இந்த டுடோரியலில் நாம் ஜியோஜெப்ரா வை பயன்படுத்தி கற்பது ரேடியன்ஸ் மற்றும் செக்டர்ஸ்
இதன் நோக்கம் ஜியோஜெப்ரா இன்புட் பார் ஐ அறிமுகப்படுத்துதல் மற்றும் அதில் commandகளை இடுதல்
இதற்கு ஆரகங்களைக் குறித்த ஒரு பாடத்தை பார்க்கலாம் ஜியோஜெப்ரா துவக்கப்பயனாளர்கள் இன்ட்ரோடக்ஷன் டோ ஜியோஜெப்ரா ஆங்கில்ஸ் மற்றும் டிரையாங்கில்ஸ் பேசிக்ஸ் டுடோரியல்களை spoken tutorialஆர்க் தளத்தில் காணவும்
இந்த டுடோரியலில் நாம் பயன்படுத்துவது உபுண்டு வெர்ஷன் 1004 எல்டிஎஸ் மற்றும் ஜியோஜெப்ரா வெர்ஷன் 3240
ஆரகம் என்றால் என்ன அதை வரைவதெப்படி
ஒரு வில்லின் நீளம் மற்றும் அது தாங்கும் கோணம் இவற்றின் தொடர்பை காணலாம் மற்றும் ஒரு வட்டத்துண்டின் பரப்பளவை கண்டுபிடிக்கலாம் பின் வரும் டூல் களை ஜியோஜெப்ரா வில் பயன்படுத்துவோம் சர்க்கிள் வித் சென்டர் ஆண்ட் ரேடியஸ் சர்க்குலர் ஏஆர்சி வித் சென்டர் பெட்வீன் ட்வோ பாயிண்ட்ஸ் மற்றும் செக்மென்ட் பெட்வீன் ட்வோ பாயிண்ட்ஸ் டிராவிங் கமாண்ட் களை பயன்படுத்த இன்னொரு வழி கமாண்ட் களை இன்புட் பார் இல் டைப் செய்வது இந்த ஜியோஜெப்ரா விண்டோ வில் இப்போது சர்க்கிள் வித் சென்டர் ஆண்ட் ரேடியஸ் கருவியால் ஆரம் 5 யுனிட்ஸ் உள்ள ஒரு வட்டத்தை வரைவோம்
சர்க்கிள் வித் சென்டர் ஆண்ட் ரேடியஸ் மீது சொடுக்கவும் நாம் மையத்தை ஒரிஜின் ஆகவும் ஆரம் 5 யுனிட்ஸ் எனவும் தேர்கிறோம்
இப்போது இரு புள்ளிகள் ப் மற்றும் சி ஐ வட்டத்தில் குறிப்போம் இப்போது இந்த இரு புள்ளிகள் இடையே ஒரு வில்லை வரைவோம்
இதற்கு சர்க்குலர் ஏஆர்சி வித் சென்டர் பெட்வீன் ட்வோ பாயிண்ட்ஸ் கருவி மீது சொடுக்கவும்
மையத்தில் ஆ மீதும் மற்றும் ப் சி மீதும் சொடுக்குகிறேன் இது வில்லை பூர்த்தி செய்கிறது
வில்லின் நீளம் d583 யுனிட்ஸ் என்பதை காண்க இப்போது இந்த வில்லை நீக்கிவிட்டு வேறு வழியில் கட்டுமானம் செய்வோம்
ஒரு கட்டளையை இன்புட் பார் இல் இடுவதன் மூலம்
இந்த செவ்வகப்பெட்டிதான் இன்புட் பார்
இதை அடுத்து 3 டிராப் டவுன் பாக்ஸ் கள் உள்ளன
இங்கு சில functionகளை நுழைக்கலாம் சில பாராமீட்டர் களை டிஃபைன் செய்யலாம் மற்றும் ஜியோஜெப்ரா விண்டோ வில் வரைபடங்களை பூர்த்தி செய்ய இதுவே கமாண்ட் கே
இப்போது நான் ஏஆர்சி என டைப் செய்ய துவங்குகிறேன்
கமாண்ட் தானாக பூர்த்தி செய்யப்பட்டது
இந்த கமாண்ட் ஐ இந்த டிராப் டவுன் பாக்ஸ் இலிருந்தும் தேர்வு செய்யலாம் ஏஆர்சி மீது சொடுக்க இந்த கமாண்ட் இங்கே ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் இல் தோன்றுகிறது
ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் இன் மத்தியில் சொடுக்கி enter செய்தால் கமாண்ட் க்கான சின்டாக்ஸ் இங்கே தெரியும்
வில்லுக்கு இப்போது பயன்படுத்தும் சின்டாக்ஸ்
வட்டம் மற்றும் இரண்டு புள்ளிகளை அறுதியிட
எந்த வட்டம் மற்றும் புள்ளிகளின் இடையில் வில் தேவையோ அவற்றின் பெயரை டிஃபைன் செய்யவேண்டும்
அல்ஜெப்ரா வியூ வில் வட்டம் லவர் கேஸ் சி ஆல் குறிக்கப்படுவதை காணலாம் வில் வரைய வேண்டிய புள்ளிகள் bசி இரண்டும் அப்பர் கேஸ் இல் உள்ளன
ஆக்வே கமாண்ட் ஐ இங்கே டைப் செய்யலாம் ArccBc
enter செய்யலாம்
ஜியோஜெப்ரா கேஸ் சென்சிட்டிவ் ஆகும்
இப்போது சேர்த்த வில் இன் நிறம் மற்றும் தடிமனை ஆப்ஜெக்ட் புராப்பர்ட்டீஸ் இல் மாற்றலாம்
கலர் சென்று அதை ரெட் எனலாம்
ஸ்டைல் இல் தடிமனை அதிகமாக்கலாம்

வில் இப்போது தடிமனாகவும் சிவப்பாகவும் இருக்கிறது இப்போது இரண்டு கோட்டு வட்டப் பகுதிகள் அப் மற்றும் ஏசி ஐ வரையலாம்
இதையும் இரண்டு வழிகளில் செய்யலாம்
செக்மென்ட்ஸ் பெட்வீன் ட்வோ பாயிண்ட்ஸ் டூல் மீது சொடுக்கலாம் ஆ மற்றும் ப் மீதும் சொடுக்கவும்
இது வட்டப் பகுதி அப் ஐ பூர்த்தி செய்கிறது ஒரு கமாண்ட் ஐ வட்டப் பகுதிக்கு இன்புட் பார் இலிருந்தும் கொடுக்கலாம்
செக்மென்ட் AC என உள்ளிட வட்டப் பகுதி ஏசி பூர்த்தியாகிறது
இப்போது வில் பிசி வட்டப் பகுதிகள் அப் மற்றும் ஏசி மற்றும் வட்டக்கோணப்பகுதி பாக் ஆகியவற்றை வரைந்து விட்டோம்
இப்போது வில் பிசி
ஆ வில் தாங்கும் கோணத்தை டிஃபைன் செய்வோம்
இதை α கோணம் எனலாம்
இதை இந்த டிராப் டவுன் பாக்ஸ் இலிருந்து தேர்வோம்
கோணத்துக்கு கட்டளை
கோணத்துக்கு பெயரிடும் கணித செந்தர மரபை ஒட்டி கோணத்தில் ஜியோஜெப்ரா வில் டிஃபைன் செய்வோம்
α மையத்தில் தாங்கும் கோணத்தின் மதிப்பு இங்கே 6678 பாகைகள் இப்போது ஒரு ஆரகம் என்பது வில்லின் நீளம்
வட்டத்தின் ஆரத்துக்கு சமமாகும் போது
மையத்தில் அந்த வில் தாங்கும் கோணம் ஆகும்
நாம் கோண அலகை ஆரகத்தில் சொல்ல நினைத்தால் இங்கே ஆப்ஷன்ஸ் க்குப்போய் மாற்றவும்
இப்போது α இன் மதிப்பு 117 ராட்
இப்போது வில்லின் நீளத்தை மாற்றி 1 ராட்
க்கு அருகில் கொண்டுவந்தால்
வில்லின் நீளம் d5 யுனிட்ஸ் மற்றும் மையத்தின் தாங்கும் கோணம் α வின் மதிப்பு 1 ராட்
நாம் 1 ராட் என்ன என அறுதியிட்டோம்
இது வில்லின் நீளம் வட்டத்தின் ஆரத்துக்கு சமமாகும் போது மையத்தின் அந்த வில் தாங்கும் கோணம் என்றும் கண்டோம்
1 ராட் இன் மதிப்பு பாகைகளில் என்ன
நான் கொஞ்சம் விலகிப்பார்க்கிறேன்
இப்போது இந்த வில்லின் நீளத்தை அரை வட்டமாக்க மாற்றலாம்
வட்டத்தின் ஆரம் ஆ எனும்போது வில்லின் நீளம் π a ஆக இருக்கட்டும்
அதற்கு முன் 1 ராட் இன் மதிப்பை பாகைகளில் காண கோணத்தின் அலகை டிக்ரீஸ் என மாற்றுகிறேன்
வில்லின் நீளம் π a ஆக இருந்தால் அதாவது அரை வட்டம் இருந்தால் α இன் மதிப்பு 18021 டிக்ரீஸ்
மற்றும் இந்த வட்டத்தை முழுமையாக்கினால் α வின் கோணம் ஏறத்தாழ 360 டிக்ரீஸ்
இந்த இரண்டில் இருந்து நாம் கணக்கிடுவது ராட் என்பது 5732 டிக்ரீஸ்
இப்போது வில்லின் நீளம் ஆரம் மற்றும் தாங்கு கோணம் ஆகியவற்றின் தொடர்பு புரிந்திருக்கும்
அதற்கு இன்னொரு கோண மதிப்பு θ வை ஆரகத்தில் சொல்வோம்
இது α5732
θ இன் மதிப்பு உண்மையில் கோணத்தின் ஆரகத்தில் கோணத்தின் மதிப்பு
இருந்தாலும் ஒரு ஒழுங்கு செய்யும் பிரச்சினையால் இங்கே அது டிக்ரி சிம்போல் உடன் உள்ளது
நாம் θ வை இப்படியே பயன்படுத்துவோம்
கோண அலகை ரேடியன்ஸ் என மாற்ற வேண்டாம்
ஏனெனில் வில் நீளம் மற்றும் தாங்கும் கோணம் கொண்டு ஒரு சூத்திரத்தை சொல்ல நினைக்கிறோம்
ஒரு ஒழுங்கு செய்யும் பிரச்சினையால் அதை இப்படித்தான் சொல்ல முடியும்
இப்போது ஜியோஜெப்ரா விண்டோ வில் உரையை உள்ளிடுவோம்
வில் நீளம் தாங்கும் கோணத்துக்கு தொடர்பை காட்டும் சூத்திரத்தை உள்ளிடலாம்
உரையை உள்ளிடத் தெரியவில்லையானால் ஆங்கில்ஸ் ஆண்ட் டிரையாங்கில்ஸ் பேசிக்ஸ் டுடோரியலை காண்க

இப்போது வில்லின் நீளத்தை நான் மாற்றும்போது θ இன் மதிப்பு மாறுவதை காணுங்கள்
மேலும் வில்லின் நீளம் மற்றும் தாங்கும் கோணத்தின் இடையே உள்ள தொடர்பு drθ ஆக இருக்கிறது
இங்கே ட் வில்லின் நீளம் ர் வட்டத்தின் ஆரம் மற்றும் θ ரேடியன் இல் மையத்தில் தாங்கும் கோணம்
இப்போது கற்றதை உறுதி படுத்திக்கொள்ள ஒரு அசைன்மென்ட் ஐ பார்க்கலாம்
கற்றதை வைத்து வட்டக்கோணப்பகுதியின் பரப்பளவு ½ a2 θ என்பதை நிரூபிக்கவும்
இங்கே ஆ ஆரம் θ ரேடியன் இல் மையத்தில் தாங்கும் கோணம்
மற்றும் சூத்திரம் பரப்பளவு ½ a2 θ
சிறு உதவிக்குறிப்பு வட்டக்கோணப்பகுதியின் பரப்பளவை கால்வட்டத்தின் பரப்பளவுக்கு ஒப்பிடுக
அசைன்மென்ட் வரையப்பட்ட பின் இப்படி இருக்கும்
வட்டக்கோணப்பகுதியின் பரப்பளவை கால்வட்டத்தின் பரப்பளவுக்கு ஒப்பிட்டு கணக்கிடுகிறோம்
நேஷனல் மிஷன் ஒன் எடுகேஷன் த்ராக் ஐசிடி மார்ட் கவர்ன்மென்ட் ஒஃப் இந்தியா ஆல் ஆதரிக்கப்படும் டால்க் டோ ஆ டீச்சர் புரொஜெக்ட் இன் ஒரு அங்கம் ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் ஆகும் மேலும் தகவல்கள் இங்குள்ளன
தமிழாக்கம் கடலூர் திவா
நன்றி